கார் ஏ_சி ரிப்பேர் சென்டர் ஒன்னு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே நோவா கார் ஆக்சஸரீஸ்னு ஒரு கட இருக்கு.

ப்ளே கிரவுண்டுக்கு முன்னாடி ஒரு ம் மின் கம்பம் இருக்கு.

இது ஒரு கடல் கரை அந்த கடற்கரையில நறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

இது ஒரு ஃபேக்டரி . அந்த ஃபேக்டரிக்கு மேல ஃபுல்லா ஷீட் வெச்சு கட்டியிருக்காங்க.

ஃபீலிங் லைட் இருக்கு.

அங்க ஒரு ப்ளூ கலர் கேட் ஒன்னு இருக்கு.

அந்த சைடு ஃபுல்லாவே நறைய குட்டி குட்டி மரங்கள் இருக்கு.

ரோஜா பூக்கள் எல்லாம் நிறைய இருக்கு.

அதுல ஒரு அங்கிள் வந்து பின்னாடி கை கட்டிட்டு நிக்கிறாங்க.

அதுல பியானோ கிட்டார் அந்த மாதிரி நிறைய இசைக்கருவிகள் எல்லா இருக்கு.

செங்களால கட்டப்பட்ட பில்டிங் ஒன்னு இருக்கு.

அந்த பில்டிங்ல பாதி எடத்துல வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

ஹாஸ்பிட்டலுக்கு வாசல்லையே ஒரு கார் ஒன்னு நிக்குது.

ஒரு குத்துவிளக்கு ஒன்னு வச்சிருக்காங்க அந்த குத்துவிளக்கு மேல பூ போட்டுருக்காங்க.